இத சுத்தியிலும் நெறைய மரங்களும் இருக்கு.

இத சுத்திலும் நெறைய செடிகளும் இருக்கு.

கீழ ஆமென்ன்னு ஒரு வோர்ட் போட்ருக்கு.

இது ரெண்டு சைடுலயு ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு.

அங்க ஒரு பொண்ணு பரதநாட்டியம் காஸ்ட்யூம்ல இருக்கா.

ஸ்டேஜ் பிளாக் கலர்ல இருக்கு.

அங்க பிங்க் கலர் லைட்ஸ் போட்டிருக்காங்க.

இது ஒரு பெட்ரோல் பங்க் ஓட பிச்சர் .

அங்கொரு பிளாக் கலர் ஸ்கூட்டி ஒன்னிருக்கு.

கீழ ஒயிட் கலர்ல கோடு போட்ருக்காங்க.

இங்க ஒரு புது கட்டடம் இருக்கு.

அங்க டிரஸ் காய போட்டிருக்காங்க.

இங்க கொழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.

அங்க ஒரு பிளாக் கலர் சின்டெக்ஸ் ஒன்னு இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பில்டிங் தெரியுது.

வெளிய ஒரு பைக் நின்னுட்டு இருக்கு.

கோலம் க்ரீன் கலர் ரெட் கலர்ல இருக்கு.

அங்க நெறைய ரெட் கலர் பிளவர்ஸ் இருக்கு.

ரெட் கலர் பூவும் இருக்கு.

இங்க ஒரு லயன்னோட ஸ்டேச்சு ஒன்னு இருக்கு.

இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி இருக்கு.

இந்த கிளினிக் பேரு பிஸ்மி கிளினிக் .

அங்கு ஒரு புளூ கலர் பில்டிங் ஒன்னு இருக்கு.

இந்த கிளினிக்கோட போர்டு ஒன்னு அங்க இருக்கு.

இந்த பில்டிங் முன்னாடி ஒரு ஒயிட் கலர் ஜீப் இருக்கு.

இது எல்லாமே ஷெல்ப்ல அடுக்கிருக்கு.

அங்க ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கான்.

இங்க ஒரு ரோடு போகுது அங்க சுத்தியிலும் நெறைய செடிகள் இருக்கு.

இங்க ஒரு யெல்லோ கலர் ஃபிளவர்ஸ்ஸும் இருக்கு.

அந்த அஞ்சு பாட்டும் ஒரு டேபிள் மேல வெச்சிருக்காங்க.

இங்க கேஷ் ஒன் கேஷ் டூன்னு ஃபோர்டு இருக்கு.

அந்த வேனோட கலர் கிரீன் வித் வைட் கலர்ல இருக்--

அங்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

அந்த பில்டிங் சுத்திலு மரங்கள் இருக்கு.

இந்த பில்டிங்ல நெறைய ஜன்னல்கள் இருக்கு.

இங்க நறைய குழந்தைங்க ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க.

இந்த ஸ்விம்மிங் ஃபூல் சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

அங்க ஒரு பெரிய ஒயிட் பில்டிங் ஒன்னு இருக்கு.

இந்த வீடு வையிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கு.